இந்த படத்தல ஒரு பார்க்க காமிக்கிறாங்க.

இந்த நீர்வீழ்ச்சிக்கு நடுவுல நறைய பாறைகள்ளா இருக்கு.

இதுல நெறைய சாமி படங்கள் இருக்கு.

மேல நன் ரெண்டு ஃபேன் இருக்கு.

இங்க வந்து ஒரு கேலண்டர் இருக்கு.

இந்த படத்துல ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக்ஸ் எல்லா இருக்கு.

இதுக்கு பக்கத்துல ஹோம் மேட் சாக்லேட்ஸ் எல்லா நறையா இருக்கு.

இந்த படத்துல காமிக்கிறது ஒரு டேம் மாதிரி இருக்கு.

பாலத்த சுத்தி நெறைய மரம் செடிலாருக்கு.

இந்த பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல ஒரு பஸ் இருக்கு.

இந்தப் படத்துல நெறைய கடைகள்லா இருக்கு.

இதுல கொஞ்ச ஆளுங்க எல்லா இருக்காங்க.

இந்த ஹோட்டல நெறைய சேர் டேபிள்லா இருக்கு.

இந்த ஹோட்டல் மஞ்ச கலர்லயு செவப்பு கலர்லயு பெயிண்ட்டு பண்ணிருக்காங்க.

இந்த ஹோட்டல்ல நறைய சேர் டேபிள்லா இருக்கு.

நெறைய சேர்ஸ் டேபிள்ஸ் எல்லா இருக்கு.

இந்த அழகான எடத்துல நெறைய மரங்கள்லல்லா இருக்கு.

இந்த ரூம்ல ரெண்டு கட்டில் இருக்கு.

இந்த ரூம்ல ஒரு சேர் அப்றோ ஒரு டேபிள் காமிக்கிறாங்க.

டேபிள் மேல லேப்டாப் ஜக் சார்ஜர்லா இருக்கு.

இந்த ஸ்வீட்ஸ் மிச்சர்ல ஒரு கண்ணாடி கிளாஸ்குள்ள இருக்கு.

அதுக்கு பின்னாடி நெறைய பசங்கல்லா நடந்து வராங்க.

இதுல கொஞ்ச பேர் நடந்து போயிட்ருக்காங்க கொஞ்ச பேர் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்ருக்காங்க.

இந்த மூட்டைகள்லா ஒவ்வொன்னு பச்ச கலர் பைல இருக்கு.

இந்த படத்துல ஒரு மைதானம் காட்றாங்க.

இந்த படத்துல காமிக்கிறது ஒரு ஸ்டூடியோ மாதிரி இருக்கு.

இந்த லைப்ரரி குள்ள நெறைய புத்தகங்கள்லா இருக்கு.

இந்த படத்துல ஒரு கட இருக்கு.

இந்தப் பார்க் சுத்தி நெறைய செடி மரோல்லா.

இந்த கழுத வளர்க்கற எடத்துக்கு பக்கத்துல நெறைய பால்ல்லா இருக்கு.

இந்த படத்துல ஒரு காரிருக்கு .

இதுல இருக்குற கார் ரொம்ப ஒடஞ்சி போய் இருக்கு.

இங்க கஃபேயு ரெஸ்டாரண்டும் தனித்தனியா இருக்கு.

இதுல நறைய டி எண்ண ஹோம் மேட் சாக்லேட்லா இருக்கு.

இந்த நீர்வீழ்ச்சியிலுக்கற தண்ணி அப்டியே கீழ எறங்குது.

இந்த படத்துல ஒரு திருவிழாவ காமிக்கிறாங்க.

அதுல அந்த பெட்ரோலோட படோலா இருக்--

ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்கு அப்றோ ஒரு ஃபேன் இருக்கு.

அந்த ஏரில நெறைய கல்லுங்கெல்லா இருக்கு.

இந்த பில்டிங் ஒரு கடலோரத்துல இருக்கு.